இது ஒரு காஃபி ஷாப் இந்த காஃபி ஷாப்ல வந்து நறைய காஃபி கப்ஸல்லாருக்கு லைஃப் பாய் சானிடைசர்ஸ்ஸெல்லா நறையாருக்கு.

இந்த எடத்துல வந்து நெறையா பேர் க்யூல நின்னுட்டுக்காங்க.

பாதி பசங்களா அந்த சைட் நின்னுட்டுக்காங்க பாதி பொண்ணுங்கள்லா இந்த சைட்ருக்காங்க .

இந்த எடத்துல வந்து ஒரு மூணு பேர் நின்னுட்டுக்காங்க.

பக்கத்துல ஒரு நாய் ஒன்னு உக்காந்துட்டுக்குது அந்த எடத்துல வந்து ஒரு ரெண்டு பைக் ஒன்னு நின்னுடுக்கு.

பக்கத்துல வந்து நறைய கல்லுங்களா இருக்கு.

நறையா எலைங்கலா கொட்டி மணல்ல இருக்கு.

பக்கத்துல வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு ரெண்டு லைட்ஸ் தொங்கிட்டுக்கு ஒரு கபோர்டு மாதி இருக்கு அந்த கபோர்டுக்குள்ள வந்து புக்ஸ்ஸல்லா நறைய ரேக்ல அடுக்கி வெச்சிருக்காங்க.

இது ஒரு ரோடு இந்த ரோட்ல வந்து வண்டி ஒன்னு நின்னுட்டுக்கு.

ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்க் மேல வந்து ரெட் கலர் ரூஃப் போட்ருக்காங்க.

பசுமாடு இந்த மாட்ட வந்துட்டு ஒரு கிரீன் கலர் கயிறால கட்டி வெச்சிருக்காங்க.

கீழ வந்து நெறைய க்ராஸஸ் இருக்கு பக்கத்துல நெறைய மணலு இருக்கு.

பிளவர்ஸ் ஆல பண்ணிருக்காங்க அந்த எடத்துல வந்து பூவெல்லாம் வச்சு நீட்டா அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க.

இந்த எடத்துல வந்து செடிங்கலா நெலைய இருக்கு மரங்கள நெறைய இருக்கு மரத்த பாதி பாதியா வெட்டி வச்சிருக்காங்க நெறைய எடத்துல.

இந்த எடத்துல வந்து நெறையா ஒயிட் கலர் பைப்ஸ்ஸெல்லா அடுக்கி வெச்சுருக்காங்க.

இது வந்து ஒரு பிச்சர் மாதி இருக்கு இந்த எடத்துல வந்து நல்ல கல்லாலயே இந்த பில்டிங்க செஞ்சிருக்காங்க.

ஒரு டிரஸ் கட இந்த கடல வந்து நெறைய லைட்ஸ்லா எரிஞ்சிட்டுக்கு.

மெரூன் வித் ஒய்ட்டு லைட்டு மின்ட் கலர்லயும் டிரஸ் போட்ருக்காங்க அந்த டால்ஸ்ங்களுக்கு .

பின்னாடி வந்து நறைய மலைங்கலா இருக்குது.

இந்த இடத்துல வந்து நறைய பாறாங்கல்லா இருக்கு.

பக்கத்துல வந்து ஒரு பேக் குள்ள ஒரு பாக்ஸ் ஒன்னு இருக்கு.

வெளிய வந்து ரெண்டு வாழ மரோ நிக்க வெச்சு கட்டி வெச்சுருக்காங்க.

வெளிய கடைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பூ மால வந்து போட்டு வெச்சுருக்காங்க.

சுத்தி நெறைய காஞ்ச பில்லுங்களா இருக்கு காஞ்ச இலைங்களா இருக்கு.

ஒரு ஜிம் இந்த ஜிம்ல வந்துட்டு ரெண்டு பேர்ருக்காங்க.

ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்னு இருக்கு.

ஸ்க்ரீன் வந்து ஒயிட் கலர்ல ஃப்ளவர்ஸ் போட்ட மாதி தொங்கிட்டுக்கு அந்த எடத்துல.

இந்த இடத்துல வந்து நறைய பொண்ணுங்க இருக்காங்கா எல்லா வந்துட்டு பிந்தி எல்லா நல்லாசு பெருசா வச்சிருக்காங்க.

பின்னாடி நறைய பில்டிங்ஸ் எல்லா இருக்கு.

இது ஒரு ஜிம் இந்த ஜிம்ல வந்து ஒரு பிச்சர்ல வந்துட்டு ஒர்தர் நின்னுட்டுக்காரு.

பக்கத்துல வந்து ரெண்டு கண்ணாடி இருக்கு அந்த எடத்துல வந்து நெறைய ஜிம் பண்ற எக்சசைஸ் பண்ற மெஷின்ஸ் எல்லா நெறையா இருக்கு.

வால்கள்ளா வயலட் கலர்லயு பிரவுன் கலர்லயு பெயிண்ட் அடிச்சு நல்லா அழகா நீட்டா டெக்கரேஷன் பண்ணி வெச்சிருக்காங்க.

முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கு அது பில்டிங் பக்கத்துல ஒரு பெரிய மரோ ஒண்ணு இருக்--

பாட்ஸ்ல எல்லா வந்து ஃப்ளவர்ஸ் வெச்சிருக்காங்க பிளாண்ட்ஸ் வெச்சிருக்காங்க மேல வந்து ஒரு வீடு இருக்கு பின்னாடி எல்லா நெறைய கார்ஸ் நின்னுட்டுக்கு.

இது ஒரு பள்ளிவாசல் முஸ்லிம்ஸ் சாமி கும்பிடுற எடோ.

இந்த பைய வந்து கிரீன் கலர் ஷர்ட் போட்டுட்டு அங்க நின்னுட்டுக்கா.

இந்த எடத்துல வந்து ஒருத்தரு எல்லோ கலர் ஷர்ட் போட்டுட்டு இன்னொருத்தர் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ரெண்டு பேரு ஒரு பைக்ல போயிட்டுக்காங்க இந்த எடத்துல வந்து சுத்தி நெறையா சைக்கிள்ஸும் பைக்கு நிக்குது.